ஆமா மா பாடக்கூடாது பாடுனா நம்ம மாட்டிக்கிடுவாங்க அப்டி தான சொல்றீங்க அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு தூக்கு தாய் அது என்னா என்னா படம் பா அது ஏய் உம் அப்ப அதான் அப்பொ குப்டியே first லே

அதுவும் இல்லாம அது ஒரு public exam அதுல நாம்ம பாத்து பாத்து எழுதிக்குனு இருந்தொமே உனக்கு ஞாபகம் இருக்கா public exam லே டேய் maths க்கு எல்லான் நான் அஜித்துக்கு paper திருடி வச்சுருந்தன் நானு பாவம் அந்தக்கு போய்ட்டான்

twelve th ல maths ல கம்மியா தான் வந்தச்சு நூப்பதொ நூத்தி நாப்பதொ நான் ten th ல அவ் அவ்வு ஆ ஆஹ் ஹிஹ ஆமா இந்த night ல

ஆஹான் ஆஹ்

ஆஹான் sir mechanic ஆ உம் உம் infosis ல இருக்கான்

நீங்க சொல்லீட்டிங்கல நீங்க சொல்லீட்டீங்கல கண்டீப்பா கண்டீப்பா ஆயிடலான் ஹா ஹா

உம் வாழ்க்கை என்னும் ஒடம் வழங்குகின்ற பாடம் அந்த பாட்ட பாத்துருக்க

இப்ப தான் இப்ப இப்ப தான் பையன் பதினொரு percentage அடிக்குறான் ஆனா கல்லு கேட்டா zero

இப்ப நாம்ம பேசுறதே அவன கண்டீச்சு என்ன பண்றது i phone வாங்கிருவொம் சரியா

அப்புறம் இந்தியாவொட முதல் குடியரசுத்தலைவர் அதாவது இந்தியா வின் முதல் ஜனாதிபதி யார் என்று தங்களுக்கு தெரியுமா தெரியாதா

ஹஹ ஹே இராஜேந்திர பிரசாத் இராஜேந்திர பிரசாத்

சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இரண்டாவது குடியரசு தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணண் இரண்டாவது குடியரசு தலைவர் ஆமா ஆமா அவர் தான் முதல் துணை குடியரசு தலைவர் சர்வவள்ளி ராதாகிருஷ்ணன்

உங்களொடய அலைகள் தான் கம்மியா வருது என்று நான் நினைக்கிறேன் தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்ல முடியுமா

ஹம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்லவேண்டும் மாவு உப்பு விற்க போனே மாவு விற்க போனேன் தப்பு கணக்கை போட்டுத் அட்டப் ஹ மாமா அடுத்த line வந்து பட்டபிறகே புத்தி தெரியும் தங்கமே வரி ஆமாஆமா இதுலதான் அழுதுகிட்டே பாடுவாரு அவரு நான் தாஆஆஆன் உன்ன நெனெச்சே

ஹ ஹ ஹ முதல் பேசும் படம்

ஹெஹ்ஹெஹ்ஹே ஹெஹ்ஹெஹ்ஹே ஹெஹ்ஹெஹ்ஹே முதல்பேசும் படம் அஹ்லம் ஹரா ஆலம் ஹரா முதல் ஊமைப்படம்ம்ம்ம்ம்ம் சாகுந்தலம் நெனைக்கிற இந்தி ஹெஹ்ஹ இத பார்த்து பார்த்துத சொல்லிங்கிறென்

உம் பார்த்தன் பார்த்தன்

அலகு இரெண்டு அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை முதன் முதலில் கொண்டு வந்த நாள் என்னைக்கு ஆயிரத்து தொளாயிரத்து ஐம்பத்தி நாலு அன்று

இந்த நாள் calender ல குறிச்சு வச்சுகொ ராதாகிருஷ்ணன் அது மொ இது பன்னிரெண்டு ஆழ்வார்களிலெ ஒரே ஒரு ஆழ்வார் பெண்ணாழ்வார் அவரு யாரு? அவரு பேரு ஆமா ஆமா சரியான விடை ஆண்டாளொடிய அப்பாவொட பேர் என்ன? பேரு ஒ ok அவரு பேர் கூட ஏதொ சித்தர்னு சொல்லுவாங்க விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அஹான் ஒ தமிழ்நாட்டுல மாமல்லபுரம் இருக்குதுல அங்க போய்க்கினியா அப்புறம்

நான் சொல்லுவன்ல பாட்டி வீட்டுக்கு போகும் போது அங்க போவனு பாண்டிசேரி இரெண்டும் ஒன்னு தான் ரெண்டும் ஒன்னு தான் மாமல்லபுரத்த கட்டுனது வந்து மாமல்லன் எனப்படும் பாலாபி கொண்டான்

கேக்கட்டும் விடு நாம்ப பாட்டுக்கு நாம்ப பாட்டுக்கு இது பண்ணினு போலான் ஆஹ் வேலய முடிச்சுட்டு நானும் கட்டு போட்டுட்டு warmup excercise பண்ணிட்டு அவ்ளொ தான் போறது தான் சேரி Hello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

நல்லாருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா?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

அதுனால மத்த எதுலயுமே Concentration பண்ண முடியல. So கோச்சுக்காதீங்க. பரவால்ல பரவால்ல இருக்கட்டும் என்ன Abroad ஏதும் போற Idea ல இருக்கீங்களா?

அப்படியா Okay okay எங்க Try பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கி படிச்சுட்டு தான் இருக்கேன். Campus மட்டும் போயிட்டு இருக்கு. Incase campus ல எதாவது Abroad ல வராது One percent வந்துருச்சு Select ஆயிருச்சுனா May be Cannada ல பண்ணாலம்னு ஒரு Idea ல இருக்கேன்.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

இல்ல இல்ல அங்க WorkPlus வந்து சுத்தி பாக்குறது ரெண்டுமே. ஆஹ் Canada அப்படினாவே நமக்கு அது தனி ஒரு கெத்து தான? கண்டிப்பா. Canada citizens ன்னு சொன்னாலே ஒரு தனி ஹம் நம்ம சொல்லும்போதே அது ஒரு அவ்ளோ இதா இருக்குல.

இங்க வேறென்ன Business எதும் பண்றீங்களா? இல்ல வெறும் Study மட்டும் தானா?

Food business மாறி. அது ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் Two three months before start பண்ணாங்க இப்ப இது நல்லா போயிட்டு இருக்கு அது. அப்படியா Super super ஹம் நல்ல இதுதான் Food ல எப்போதுமே Amount போட்டா நமக்கு Useful தான? எப்படியும் கண்டிபா ஏதாவது நல்ல ஒரு Area ல போட்டுட்டோம்னா எல்லாத்துக்குமே பசிக்கும் எப்படியும் வாங்கி சாப்புடுவாங்க

ஏன் நீங்க எதும் Food ல Business பண்றதா Idea ல இருக்கீங்களா? ஆமா எனக்கு ரொம்ப Interested food ல பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு But அதுல வந்து Ideas அந்த அளவுக்கு இல்ல. சும்மா . உங்களுக்கு எதும் தெரிஞ்சுச்சுனா சொல்லுங்க. உங்கள்ட்ட அதான் கேப்போம்னு சொல்லிட்டு Call பண்ணேன். உம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். நீங்க Food ல எப்படி அதாவது உங்களுக்கு இந்த Normal ஆ Regulars ஆ Food சாப்ட பிடிக்குமா இல்ல Variety variety ஆ Food சாப்ட பிடிக்குமா? இல்ல Variet varieties ஆ அத சாப்டாதான் எனக்கு பிடிக்கும். அதாவது Italian, Chinese, Indian இந்த மாதிரி எந்த Variety இருந்தாதான் உங்களுக்கு சாப்ட பிடிக்கும் தான? ஆமா கண்டிப்பா நாம எங்கேயாவது போயா சாப்ட போறோம்? இங்கேயே சமைச்சு சாப்டா தான் உண்டு. ஆமா. So நீங்க இது பண்றமாறி தான் வெளில மத்த Peoples உம் Pick பண்ணுவாங்க எல்லாரும் அதே சோறு அதே மீன் குழம்பு அதே இட்லி தோசை அதையே சாப்ட்டுட்டு இருக்குறதுக்கு கொஞ்சம் Different different ஆ கிடைச்சா நல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே Pick பண்ணுவாங்க.

So அந்த மாதிரி ஒரு Idea பண்ணி ஆரம்பிச்சது தான் இந்த Relation ஓடாது. அவுங்க வந்து எப்படின்னா அவுங்க First வந்து Weekend ஆ ஆரம்பிச்சாங்க Cooking Interested ஆலாம் ஆரம்பிக்கல. சும்மா Youtube பாத்து புதுசு புதுசா எதாவது வீட்ல Try பண்றது. அத வச்சு வீட்ல இருக்கவுங்கலே Taste பண்றது. அந்த மாதிரி எதாவது பண்ணிதான் அவுங்க கத்துக்கிட்டாங்க Cooking பன்றது. But அடுத்து அவுங்க அதை ரொம்ப அதுல ரொம்ப ஈடுபாடா ஆயிட்டாங்க இப்ப அதாவது Cooking பண்றது ரொம்ப புடுச்சு போயிட்டா அதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டு சரி நம்ப இதுலயே Business ஆ பண்ணிறலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உலகத்துல Food உ சாப்பிடாத ஆளே கிடையாது.

அஹ் So நம்ப செஞ்சு குடுத்தத நாலு பேரு சாப்பிட்டு அதை ஒரு நாப்பது பேருக்கு சொல்லி அது ஒரு நாலாயிரம் பேருக்கு Transfer ஆகி So இந்த மாதிரி ஹம் நம்மலுக்கு காசு வரலைனாலும் நம்மல ஒரு Reach ஆவது ஆகும்ல. இந்த மாதிரி ஒரு Try பண்றோம். எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு Familiar face ஆ மாறும் அது. இந்த கடையில சாப்டேன்ப்பா நல்லாருன்ச்சு நீங்களும் Try பண்ணுங்க அப்படின்னு ஒரு Recommend ஆச்சும் பண்ணுவாங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான. அதே நமக்கு Win பண்ண மாதிரி தான்.

காசு வந்து இது கிடையாது நமக்கு வந்து First உ. நம்ம Peak ஆயிட்டாவே போதும் நல்லா தெரிஞ்சுருச்சு எல்லா பக்கமும் நமக்கு அப்படின்னாவே உம் போதும். அதுவே உங்களுக்கு தனியா அது காசு கொண்டு வந்துரும். வேற தனியா Money க்குன்னு யோசிக்க வேண்டாம் நீங்க Reach ஆயிடினாலே automatic அ காசு வரதான் போது

So அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சதுதான் அவுங்க கடை. அதாவது ரொம்ப Serious ஆ நான் Business ஆரம்பிக்க போறேன் Food ல தான் என்னோட Investment பண்ண போறேன்னு சொல்லிலாம் ஆரம்பிக்கல. Just சும்மா விளையாட்டா ஆரம்பிச்சாங்க ஒரு Business ஆ பண்ணிப்பாப்போமே அப்படின்னு. இத்தனைக்கும் கடை கிடை இந்த மாதிரி எல்லாம் எதுமே பண்ணாம Just வீட்ல இருந்தே ஆரம்பிச்சாங்க. அது வீட்ல ஒரு திண்ணை மாதிரி இருக்கும் அந்த திண்ணைல சின்னதா ஒரு கடை மாதிரி ஆரம்பிச்சாங்க அது எப்படின்னா உம் Normal ஆ அவுங்க

நம்ம இங்க வந்து Regular ஆ எல்லா இதுவுமே சாப்புடுவோம்? நீங்க South Indian style கேக்குறீங்களா? இல்ல North North Indian style கேக்குறீங்களா? இல்லஇல்ல General ஆ இப்போ நீங்க ஒரு அந்த மாதிரி அதாவது சாப்புடுவீங்க அதாவது இதேயிது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 ஹம் நம்ம ஊருல எப்போதுமே meals தான், மதியம் ஆனா Meals காலைல ஆனா இட்லி, பூரி, தோசை அதான் கிடைக்கும்.

இதே but எங்க Relation வந்து பண்றது வந்து இப்போ ஒரு Night business பண்றது அதாவது Night மட்டும் தான் கடை இருக்கும்.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 ஓ அவளோ நேரம் வரைக்கும் இருக்குமா? morning வரைக்கும்

Reach ஆன கடை அதாவது ஆரம்பிச்ச கொஞ்ச ஆரம்பிக்குறப்ப ஒரு seven to ten ten thirty இப்படிதான் வச்சு இருந்தாங்க. But ஒரு Peak ஆன Area அப்படிங்குறப்ப Familiar ஆன Area திருச்சிலேயே பாத்தீங்கனா தில்லி நகர் கே கே நகர் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் Rich ஆன Area அடிக்கடி உம் இன்னைக்க Night midnight ஆனாலும் கொஞ்சம் Traffice ஓட தான் இருக்கும் அந்த Area அந்த மாதிரி Age ல தான் அவுங்களும் First உ அவுங்க வீடு இருக்கு So அந்த மாதிரி ஆரம்பிச்சப்ப First ஆரம்பிக்குறப்ப Seven to ten thirty அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. But அது அந்த கொஞ்ச ஒரு ஆரம்பிச்ச ஒரு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

அதாவது உம் திருச்சில உங்களுக்கு Central bus stand தெரியுங்களா? அந்த Central bus stand க்கு பின்னாடி ஒரு இது Collector office road ஒன்னு போகும்.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 ஓ Okay okay பரவாயில்ல ஆ நீங்க Normal ஆ Search பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். Food stall ன்னு Normal ஆ Search பண்ணாலே உங்களுக்கு First எடுத்தோனே அந்த கடை தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன கடையா இருந்தாலும் போதும். ரொம்பவே Famous கண்டிப்பா உங்களுக்க waste ஆகாது. எனக்குத் தெரிஞ்சு நான் சொல்லுவேன். அது வேணா உண்மை தான். Food எப்படியும் வந்து Waste ஆகாம அதாவது உங்களுக்கு Excess ஆச்சுன்னாலும் நீங்க யாருக்காவது Donation மாதிரி பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு நல்லது தான் ஆமா ஆமா நமக்கு Donate பண்ணிட்டா அதுவுமே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

அதான் நீங்களே Cook பண்ணி, நீங்களே Serve பண்ற மாரி, அந்த மாறி தான, ஆமாமா அப்ப என்னன்னா Different ஆன Dish இருந்துச்ச்சுன்னா இல்லாம Normal ஆ இட்லி, பூரி, பொங்கல், சப்பாத்தின்னு இல்லாம ஒரு Different ஆன ஒரு Food ஆ இருந்துச்சுன்னாலே நிறைய பேர் try பண்ண வருவாங்க கண்டிப்பா, மிச்ச Compare to other hotels நமக்கு வந்து ஏதாவது Shine இருக்கனும். ஆமா இங்க, இதுல கொஞ்சம் Fifferent ஆ இருக்கு. நல்லா இருக்கு. சரி நம்ம Hotel ல மட்டும் தான் கிடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னே தனியா Fanbase இருக்கும். அந்த food க்காகவே தனியா ஒரு Fanbase create ஆவாங்க இந்த Food க்காவ ஆவாங்க. So அந்த Food மற்ற இது எதானாலும் அந்த Food க்காகவே உங்க Hotel reach out ஆகும். இந்த Food இங்க மட்டும் தான் கிடைக்குது. இவங்க மட்டும் தான் பண்றாங்க. நல்லாவும் இருக்கு. அப்படியின்றப்ப, அதுக்கு தனியாகவே reach out கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு reach ஆகனும்.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 இட்லி Night ஆ இட்லி தோசை இருக்கும் ஆ ஆ ஆப்பம்இருக்கும். இந்த மூணு Dish மட்டும் தான் அந்த Hotel ல்ல பண்றாங்க. But அங்க என்ன Special னா வாங்கிறப்ப நாலு இட்லியா, அப்படித்தான். வாங்கியாகனும். ஆனாஅந்த நாலு இட்லிக்கு, உங்களுக்கு வந்து முப்பது வகையான சட்னி. இப்டி ஒரு style ஆ Different ஆ இருக்குல. அஹ் நாலு இட்லிக்கு முப்பது வகை சட்னி எந்த Hotel ம் கேள்விப்பட்டிருக்ங்கிலா? அவங்க ஆ ஆ அங்க போனிங்கனா கண்ணா பிண்ணாயிருக்கும். அந்த சட்னி தான். ஆறு சட்னி ஏழு சட்னி இருக்கும். அவ்வளவு தான் இருக்கும். தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி தான் இருக்கும் But அங்க போனிங்கனா அங்கஇருக்கிறதில எது குழம்பு, சட்னி, பொடி, இது என்னா வகை பொடி? முப்பது வகை இருக்கும். அந்த ஒரு Hotel அந்த ஒரு ஏன் இன்றை வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அஹ் So நீங்க Different ஆ நீங்க Try பண்ணிங்கனா Normal ஆ ஒரு Hotel ஆரம்பிச்சுஎல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். General ஆ இட்லி தோசை போடலாம்னு இல்லாம உங்களுக்கே ஏதாவது தனியே unique க்கா ஒரு Way Create பண்ணிங்கனா, நான் இந்த மாறி பண்றேன். என் Hotel ல இது தனியா கிடைக்கும். அப்படி Create பண்ணி பண்ணிங்கனா, அதுக்குன்னு Reachout ம் இருக்கும். ஓ Okay okay அப்படினாலுமே நமக்குரொம்பவே Rich ஆ இருக்குந்தானா இங்கேன்னா Rich people மட்டும் சாப்பிடாம, வெளியூரிலிருந்து வந்தாலுமே எல்லாரும் ஆகாரம் சாப்பிட்டு போவாங்க. உம் கண்டிப்பா. அதாவது ரொம்ப reach out ஆச்சின்னா இதுக்காகவே தான் அதாவது இப்ப நீங்க modern world ல நீங்க சொல்லவே வேண்டாம். நிறைய பேர் இருக்காங்க ஊருவிட்டு ஊரு போய் சாப்பிடுறவங்கலாம் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க இல்ல ரெண்டு பேர் உங்க கடைக்கு வந்தாலே போதும். தமிழ்நாடு full ஆ உங்க கடை பரவிடும். Youtube முன்னாடியாச்சி Internet இல்லாத காலதிலேயச்சி. நம்ம ஊருக்குள்ள வண்டி ஓட்டிக்கிட்டிருப்போம். நம்ம ஊரைச்சுற்றி நாலு பேர் தான் வருவான் இப்ப அப்படி கிடையாது. கையில் மொபைல் ன்னு ஒண்ணு இருக்கு. Internet ன்னு இருக்கு. food walkers ன்னு யாராவது எங்கிருந்தாவது வருவாங்க. அவங்க வந்து உங்க கடைய பத்தி, ஆ. இந்த மாறி இந்த கடையில கிடைக்கிது. இது நல்லாஇருக்கு. நான் வந்து சாப்பிட்டு பாத்தேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Whatsapp பண்ணுனாலே போதும். இதுக்காகவே எந்த District ல இருந்தாவது எனது ஊரிலிருந்தாவது, உங்களுக்கு சாப்பிடதற்கு ஆள் கிடைக்கும். இப்ப இருக்கிற Modern world ல நீங் Food வந்து, நல்ல Business இல்ல. அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு Negative point கூட சொல்ல முடியாது. ஆ. நீங்க சொல்றது ரொம்பவே Correct தான். நம்ம மேல வர்தக்கான Ideas அதிகமா வைச்சிருக்கிங்க. எனக்கு அதுவே ரொம்ப Happy நீங்க எனக்கு Full support பண்ணுங்க.

உங்களுக்கு தெரிஞ்சுதுமே சொல்லுங்க Varities அதுக்கு யாரவது வந்து, உங்களுக்கு வந்து Just தெரிஞ்சாலுமே சொல்லுங்க. நம்ம அவங்களக் கூட Arrange பண்ணிக்கலாம். different different அ Foods பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு எங்க, அந்த இதுல சமைக்கிரவங்களே ஒரு மூணு பேர் இருக்காங்க. நம்ம Hotel சின்ன Hotel தான். But cook மட்டுமே மூணு பேர். ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு Style ல சமைப்பாங்க. அவங்க வரலேனாலும் தெரிஞ்சவங்க யாரவது இருந்தா, அவங்கள Refer பண்ணி, இந்த மாறி ஆரம்பிக்கிறாங்க So அவங்களுக்கு கொஞ்சம் Help பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி கண்டிப்பா Refer பண்ற